அப்புறம் இவ, ஜனனி hospital ல வேலை பாக்குறான்னு கேள்விப்பட்டேன் உண்மையா தெரியலே நான் ரொம்ப நாளாச்சு பேசி

அன்னைக்கு போனப்ப பார்த்தேன் அப்படி சொல்லிட்டிருந்தா அப்படியா நான் போகலை எங்கயுமே வெளியிலே போகலை பாப்பாவை வச்சுட்டு எங்கேயுமே போக முடியாது என்னாலே உம் சரி

பாப்பா எங்க பொறந்தா வீட்லயா hospital ல்லயா

சரி சரி normal delivery யா இல்லப்பா cesarean தான் last time ல இந்த pressure கொஞ்சம்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 அச்சச்சோ அப்ப முதுகு வலி எல்லாம் பயங்கரமா இருக்கும் இல்ல எப்படி manage பண்ற என்ன பண்றது இப்பதானே குட்டி பாப்பாதானே அம்மா வீட்டுக்கா~ அம்மா வீட்டுலதான் இருக்கிறவரை தெரியாது அங்க husband வீட்டுக்கு போனப்புறம்தான் தெரியும் என்னன்னு உம் துணி எல்லாம் துவைப்பே இல்லை துணி பாத்திரம் எல்லாம் உக்காந்து கழுவ முடியாது அந்த மாதிரி எதுவுமே இன்னும் start பண்ணவே இல்லை இனிமேதான் start பண்ணுவேன்

start பண்ண பிறகுதான் தெரியும் எப்படி இருக்குன்னு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

எப்படி பார்க்க நீ பார்த்தியா உனக்கு சுயநினைவு இருந்துச்சா எனக்கு என்ன சொல்லுவாங்க அந்த injection போட்டாலே மயக்கம் வரும்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த injection போட்டுமே மயக்கமே வரலை

எனக்கு வந்து அது மயக்கம் வரலை

மயக்கம் அதாவது எப்படின்னா ஒரு சில பேருக்கு injection போட்ட உடனே மயக்கம் வரும்

ஆஹ் எல்லாருமே கேட்டுட்டே இருந்தாங்க ஏன் மயக்கம் வரலை ஏன் மயக்கம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு மயக்கம் வரவே இல்லை உம் சரி சரி அப்புறம் பாப்பா பிறந்தது பொண்ணுதான் பொறந்தா அப்படின்றது எல்லாமே தெரியும்

அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க

சும்மாதான் இருக்கியா உம் இதா system பார்த்துட்டு இருக்கேன் system பாத்துட்டு இருக்கியா

சரி சரி சரி அக்காவுக்கு marriage ஆயிடுச்சா இன்னும் marriage ஆகலையோ அக்காவுக்கு இந்த வருஷம் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க ஆமா அக்காவுக்கு பண்ணாதானே உனக்கு பண்ண முடியும் ஆமாம் வேற என்ன பண்ண இல்லை உனக்கு conscious இருந்துச்சா நான் அதை கேட்டுட்டு இருந்தேன் இப்பதானே சொன்னேன் conscious ஆதான் இருந்தேன். பெண் குழந்தை பிறந்தது குழந்தை அழுகை சத்தம் எல்லாமே கேட்டுச்சா அப்ப அந்த pain இருந்திருக்கும் இல்ல உனக்கு

pain ஏ இல்லாம குழந்தை பெத்துட்டியா ஆச்சரியமா இருக்கே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

pain இல்லை injection போட்டுருவாங்களா அதனாலே, எனக்கு வந்து pain இல்லாம இருக்கும் இல்லை நானு யூடுயூப் இதுலெல்லாம் பார்த்திருக்கேன்னா என் friend ஏ சில பேர் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை அவளுங்கெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப வலிக்கும் ரொம்ப pain ஆ இருக்கும்

அந்த ஊசி போடும்போதிலே ஏதோ உயிர் போய் உயிர் வந்த மாதிரி ஒரு feel இருக்கும் ஊசி போடும் போது ஒரு மாதிரியா இருக்கும் அப்புறம் ஆஹ் கொஞ்சம் எனக்கு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 private ல தான் பார்த்தேன் GH ல எல்லாம் எனக்கு set ஆகாது இன்னும் என் friends எல்லாம் அங்கதான் பார்த்திருப்பாங்க போல GH ல அடிச்சாங்களாமாம் push பண்ணு ஒழுங்கா push பண்ணு இல்லை தெரிஞ்சுதானே குழந்தை பெத்த கறை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதுக்காகவே எனக்கு GH போகவே பிடிக்காது

அப்புறம் ஆனா அதிலே amount எல்லாம் ஏறும்தானே ஆமா government amount எல்லாமே வரத்தான் செய்யும் எவ்ளோ எவ்ளோ கிட்ட வரும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு first ஒரு four வந்துச்சு அப்புறம் injection போட்டேன் அதுக்கு ஒரு four வந்துச்சு delivery amount மட்டும் வரலை ஏன்னா delivery வந்து நான் private ல பார்த்தேன் இல்லை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

அப்புறம் என்ன சொல்லு சொல்லுடா tea, coffee லாம் குடிக்கிறியா ஐயோ அதெல்லாம் குடிச்சாலே பெரிய தலைவலியே வரும் அது என்ன சொல்லுவோம் ஓயாம குடிக்கிற மாதிரி addict ஆயிடுறேன் அதனால ஒரு time இரண்டு time மட்டும்தான் எப்பவுமே குடிக்க முடியாது

உம் நீ குடிக்கிறியா என்ன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

நான் குடிப்பேன்பா அது என்ன சொல்றது குடிச்சிட்டு குடிச்சிட்டு ரொம்ப addict ஆயிடுறேன் அப்ப அதுவும் இல்லாம இப்ப குடிக்கக் கூடாதுன்னு திட்டுறாங்க பாப்பா குட்டிப் பிள்ளையாயிருக்கு இப்ப எல்லாம் குடிக்கக் கூடாது குடிப்பீங்க அப்படி இப்படிம்பாங்க அதனால வெறும் பால் மட்டும்தான்

நான் feed மட்டும்தான் இப்பத்தானே குட்டி பாப்பாதானே mother feed மட்டும்தான் எந்த இதுவுமே இன்னும் start பண்ணவே இல்ல six months க்கு அப்புறம்தான் எதுவா இருந்தாலும் start பண்ணுவாங்க. சில பேரெல்லாம் புட்டிப்பால் குடுப்பாங்கல்ல கடையில pocket பாலு அந்த மாதிரி குடுப்பாங்கல்ல ஆமா குடுத்தாங்க அது வந்து நான் பாப்பா பொறந்தப்ப எனக்கு வந்து நான் conscious இல்லாம இருந்தேனா

அப்போ அந்த time ல மட்டும் ஒரு two days க்கு குடுத்தாங்க அதான் சொன்னேன்ல நான் அந்த time ல எனக்கு மயக்கம் வரலை அதுக்கப்புறம் two days எனக்கு conscious யே இல்லை.

அதனால அந்த time ல கொடுத்திருக்காங்க பாப்பாக்கு feed குடுக்க முடியாது conscious இல்லாம இருக்கும்போது feed ம் குடுக்கக் கூடாது

அப்படீன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பால் pocket பால் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா சங்குல வச்சு குடுத்திருக்காங்க ஓ சரி சரி ஆனா என்ன இருந்தாலும் தாய்ப்பால் கொடுக்கிறது தான் நல்லது அப்படி சொல்லுவாங்க

அஹ் அதுதான் அதிகமா இருக்கும் அப்படீன்னு சொல்லிட்டு சத்து அதிகமா இருக்கும் அப்படீன்னு சொல்லிட்டு அதான் கொடுப்பாங்க எனக்கு வேற வழி இல்லைல எனக்கு conscious இல்லைல்ல அதனால என்ன பண்ண முடியும்

GH ல இது private ஆ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய amount செலவு பண்ணியிருப்பல்ல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 GH அதான் சொல்றேல்ல என்ன ரொம்ப திட்டுவாங்க husband அ allow பண்ணமாட்டாங்க main ஆன விஷயம் அது ஒண்ணுதான் husband allow பண்ணமாட்டாங்க

இவரு ரொம்ப கோவப்படுவாரு allow பண்ணல~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

hello

ஆமா அது ஒண்ணு ஆமா GH ல வந்து இப்ப allow பண்ணவே மாட்றாங்க இந்த time னா இந்த time க்குதான் பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே ரெண்டு மணி நேரம்தான் allowed போலப்பா அங்க ஆமா, அதனாலதான் அவருக்கு அது பிடிக்காது சரி வேணாம் என்ன ஒரு அஞ்சு நாள் ஆகுமா அஞ்சு நாள் private லயே பார்த்துப்போம்

நான் அஞ்சு நாள் இருக்கேன் cesarean ல அதனால அஞ்சு நாள்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

அது போக நமக்கு செலவு எல்லாமே சேர்த்து பார்த்தா eighty thousand க்கு மேல தான் வந்துச்சு

சரி சரி நீ வேற cesarean சொல்லி இருக்க நல்லா healthy யா சாப்பிடு இல்லைன்னா முதுகு வலி எல்லாம் வரும் ஆமா back pain வரும் அது வரும் இது வரும்பாங்க உட்காரவே முடியாது கொஞ்ச நேரம் அப்படியே இன்னும் படுத்தேதான் இருப்பேன் அம்மா வீட்டுல இருக்குறதுனால தெரியலே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 ஆமா நான் அதுவும் இப்போ மாமியாரோடெல்லாம் இல்லைல்ல

வந்துட்டோம் சரி அப்ப தனியான்றப்ப எல்லா வேலையுமே நான்தான் பார்க்கணும்

அவரு support பண்ணுவாரு இருந்தாலும் அவர் வேலைக்குப் போவாருல்ல உம் ஆமா அவரும் வேலைக்குப் போகனும்ல அப்பத்தானே இப்போ உங்களெல்லாம் பார்க்க முடியும் அதனால ஒரு அஞ்சு மாசம் இருந்துட்டு போயிருவேன் அங்க அம்மா வீட்டுல five months வரை இருந்துட்டு அங்க போயிட்டன்னா அப்புறம் பாத்துக்கலாம் இங்க கொஞ்சம் five month க்கு வந்து அம்மா வீட்டுல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டோம்னு சொன்னா

அங்க போயிட்டு எல்லா வேலையும் நம்ம பாத்துக்கலாம் இல்ல சரி சரிடா tea, coffee குடிக்கறதை விட்டுட்டு தான் குடிக்கிறேன் இப்போதைக்கு அதுதான் குடிக்கிறேன் அம்மா திட்டுவாங்கல்ல இப்ப தானே இது பண்ணிருக்க குடிக்கக் கூடாது coffee குடிக்கக் கூடாது குழந்தைக்கு வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க பித்தம் பிடிச்சிடும் வாந்தி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனாலே கொடுக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் நான்

உம் சரி நல்லா சாப்பிடறேன் சரி அப்புறமா free யா இருந்தா கூப்பிடு சரியா ஆஹ் சரிடா நானும் இந்த tea, coffee ச்சீ tea போட போறேன் உம் சரிடா சரி bye bye டா கல்விங்கிறது வந்து என்னன்னா குழந்தைகளோட உடல் மற்றும் மனரீதியான வளர்ச்சிக்கும் அவங்களை நல்லொழுக்கப்படுத்து~ நல்லொழுக்கப்படுத்துறதுக்கும் அவங்களோட அறிவை வளர்க்கறதுக்கும் உதவுகிறது உதவுது ஆஹ் கல்வியாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த இளை~ இளைய தலைமுறையை வந்து முறையாக வழிநடத்துவதற்கும் அப்புறம் சமுதாயத்துல வந்து அவுங்க நிறைய பங்களிப்பதற்கும் வந்து கல்வி வந்து ஒரு மிகப் பெரிய முக்கியத்துவம் வகிக்குது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க ஆமா கல்விங்கிறது வந்து ஒரு சமூக நிறுவனம் ஆஹ் அறிவு, திறமை, இதெல்லாம் வந்து ஆஹ் தந்து ஒரு புதிய சமுதாயத்தை வந்து ஆஹ் உருவாக்குறதுக்கு வந்து ஆஹ் ஒரு மனிதனை வந்து முழுமையான ஒரு ஆற்றல் மிக்க மனிதனாக மாற்றுவதே வந்து இந்த கல்விதான். இந்த கல்வி வந்து திறன்கள், தொழில், உயர் தொழில் இந்த மாதிரி மட்டுமில்லாம மனம், நெறிமுறை, இது சார்ந்த வளர்ச்சிக்கும் மிகப் பெரிய பங்கு வகிக்குது இப்போ கல்விங்கிறது வந்து ஒரு மனிதனோட பிறப்புல இருந்து இறப்பு வரையும் நம்ம கூட வந்து வருது ஆனா நம்ம குழந்தைப் பருவத்திலே படிக்கிறோம்ல அது வந்து முழுமையான பரிமாற்றம் நம்~ நம்ம அடைந்து ஒரு முழுமையான மனிதனாகவும் அப்போ சமுதாயத்திலே வந்து உதவி செய்யற மனிதனாகவும் அவனை ஆக்குது.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 கல்வின்ற சொல் வந்து அதோட ஆங்கில வார்த்தையில இருந்து உருவான ஒண்ணாகும் ஆஹ் இது அந்த கல்விங்கறது எதை குறிக்குது அப்படின்னா கற்பித்தல், பயிற்றுவித்தல் இந்த மாதிரி பொருளை தரும் அதுக்கப்புறம் வந்து கல்விங்கிறது வந்து ஒரு புறத்துல இருந்து நம்மளுக்கு ஆஹ் நம்மளோட அகத்தை ஆஹ் அதாவது வெளியிலிருந்து உள்ளே ஆஹ் வந்து வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம உள்ள எடுத்துக்கிறதுக்கு கல்வி வந்து மிக மிகப்பெரிய பங்கு வகிக்குது நம்ம உடம்புல இருக்கிற அறியும் கருவிகள் அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த அஞ்சு மூலமா வெளியில இருக்க விஷயங்களை வந்து நம்ம உள்ள கொண்டு போய் சேர்க்கிறோம் பண்டைய காலத்துல வந்து மக்கள் அவங்களோட அறிவை எப்படி வளர்த்துக்கிட்டாங்க தெரியுமா ஒவ்வொரு பிறரோட பேசியும் பழகியும் அவங்க கூட கதைகள் உரையாடியும் தான் அவங்க வந்து அவங்களோட அறிவை வந்து வளர்த்துக்கிட்டாங்க so அதனால இது மூலியமாதான் கல்வின்றது வந்து ஒரு

ஆஹ் அதே மாதிரி பிளேட்டோ கிரகத்தில வந்து இருக்கிற ஏதென்ஸு அப்படிங்கற ஒரு நகரத்துல வந்து கிமு முன்னூத்தி எண்பத்தி ஏழுலையே வந்து பள்ளிக்கூடம் வந்து ஒண்ணு வந்து கட்டினாங்க அரிஸ்டாட்டில் தெரியும் இல்ல நமக்கு அவரு வந்~ அவரு வந்து அவரோட இருபது ஆண்டு கல்விக் காலத்தை வந்து அங்கதான் வந்து பயின்றாரு ஆஹ் இந்த கல்விக்கூடம் தான் ஐரோப்பாவில நிறுவப்பட்ட முதல் கல்விக்கூடம் அப்படீன்னு வந்து சொல்றாங்க

இப்ப ரோமபுரியின் வீழ்ச்சிங்கறத வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல அந்த ரோமாபுரியின் வீழ்ச்சியே இப்ப ஐரோப்பாவுல நிறுவ~ நிறுவன கல்விக்கூடத்தோட வீழ்ச்சியா வந்து நம்ம வந்து

ஆஹ் இன்று வரை வந்து சீனா, கொரியா, ஜப்பான், வியட்நாம், போன்ற நாடுகள்ல வந்து பின்பற்றி வர்றா~ வர்றாங்க ஹம் அதே மாதிரி தென் அமெரிக்காவுல வந்து அட்ரிக் இனத்தவர் அப்படீன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவுங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஹ் ஒரு~ ஒருவரை வந்து அறிவால் உயர அந்த ஆஹ் அறிவாளியா மாத்துற ஒரு ஆக்கம்னு சொல்லலாம் இந்த முறையை வந்து கையாண்டு வந்துட்டிருந்தாங்க ரோமாபுரியின் வீழ்ச்சிக்கு அப்புறம்தான் வந்து கிறித்துவ திருக்கோவில் எல்லாம் வந்து கல்வி நிறுவனங்களை அமைத்து நடத்திக்கிட்டு வந்தாங்க

ஆஹ் அச்சு எந்திரம் வந்து கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறம்தான் வந்து கல்வி வந்து விரைவாக வந்து அப்படியே பரவுச்சு இப்ப வந்து பல நாடுகள்ல வந்து

இப்போ கல்வி இருக்குல்ல கல்வி வந்து மொத்தம் ரெண்டு பிரிவுகள் இருக்கு ஒண்ணு வந்து முறை சார்ந்த கருத்து இன்னொன்னு வந்து முறைசாரா கல்வி இதுல வந்து முறை சார்ந்த கல்வின்னா என்னன்னா இப்ப மாணவர்களுக்கு கற்பித்து அவங்களை புரிய வைக்கிறதை விட பயிற்சியளித்து அவங்க வந்து அவங்களை வந்து புரிய வைக்கிறதுக்கு பேருதான் வந்து இந்த முறை சார்ந்த கல்வி அப்படின்னுட்டு சொல்றாங்க இந்த முறை சார்ந்த கல்வியில என்னென்ன பாடங்கள்லாம் அடங்கும்னா ஆஹ் தொழில்நுட்பம், மொழியியல், உயிரியல்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 குறுகிய அறிவுத்துறை சார்ந்த பாடங்களையும் வந்து அவங்க வந்து கற்~ கற்பிக்கிறாங்க இ~ இந்த மாதிரியான ஆசிரியர்கள் வந்து பெரும்பாலும் உயர் கல்வி நிறுவனங்கள்லதான் வந்து பணி~ பணிபுரியுறாங்க ஆஹ் குறிப்பிட சில திறன்களை வந்து கற்க ஆஹ் ஆர்வமா இருக்காங்கல்ல அவங்களுக்குன்னு வந்து ஆஹ் ஒரு ஆஹ் அவங்களுக்குன்னு தனியா ஒரு சிறப்பு கல்விக் கூடமும் வந்து ஒதுக்கி இருக்காங்க இப்ப இந்த மொழி சார்ந்த கல்விக்கு இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்னா வானூர்தி ஓட்டுநர் பயிற்சி வந்து இதுக்கான எடுத்துக்காட்டா சொல்லலாம் ஏன்னா இது வந்து நம்ம ஆஹ் பயின்று ஆஹ் கற்றுக் கொள்வதனால் இது வந்து மு~ முறை சார்ந்த கல்வியில வந்து அடங்கும் ஹம் அதே மாதிரி முறைசாரா கல்வி அப்படிங்கறது வந்து இதுக்கு முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும் முறைசார கல்வி வந்து இந்த கல்வி வந்து ஒரு ஒரு வடிவமைப்பு கொண்டது இது வந்து சில பயிற்சிகளையும், மதிப்புகளையும், அறிவையும் வளர்க்கிறதுக்கு உதவும் ஆஹ் இந்த கல்வி வந்து ஒரு ஒரு குடும்பமும் குழந்தைகள் கலாச்சாரமும் மொழி ஆகியவற்றை வந்து சொல்லிக் கொடுக்கும் எப்படி அப்படின்னு